ரைட் சைடுல ஒரு ஷாப் இருக்கு.

இது ஒரு பேக்ரி ஃபிரண்ட்ல கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அடுக்கி வச்சிருக்காங்க.

இங்க கொஞ்சம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு.

அங்க ரைட் சைடுல ஒரு எம்பளம் இருக்கு.

இங்க ஒரு ஸ்டேஜ் இருக்கு அதுல மூணு பேர் உக்காந்துட்டு இருக்காங்க.

லெஃப்ட் சைடுல கொஞ்சம் பூச்செடி வச்சிருக்காங்க.

இதுல ஒரு ப்ளூ கலர் போர்ட் வெச்சிருக்காங்க அதுல ஒலு செய்யும் இடம்னு போட்ருக்கு.

அந்த ஷாப்ல ஒருத்தர் ஒக்காந்துட்டு இருக்காங்க.

இதுல கிரீன் கலர் ஜிங்க் ஷீட் போட்ருக்காங்க அதுக்குள்ள பூச்செடி வச்சிருக்காங்க.

இது ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப் டேபிள் மேல ஒரு கால்குலேட்ரு வெச்சிருக்காங்க.

கொஞ்சம் பேர் நின்னு அத பாத்துட்டு இருக்காங்க.

இந்த ரெண்டு ஹவுஸும் ஃபுல்லா கிரீன் கலர் பெயிண்ட் பண்ணிருக்காங்க.

இந்த ஸ்டேஜ் ஃபுல்லா ஃப்ளவர்ஸ் வெச்சு டெக்கரேட் பண்ணிருக்காங்க.

ஃபுல்லா எல்லோ கலர் பெயின்டிங் பண்ணிருக்காங்க.

இது ஒரு பார்க் உள்ள ஒரு பெரிய செல வெச்சிருக்காங்க.

இதுக்கு பக்கத்துல கொஞ்சம் திங்ஸ் ஹேங் பண்ணி வச்சிருக்காங்க.

அங்கருந்து ஆப்போசிட்ல ஃபுல்லா ஃபாரஸ்ட்டா இருக்கு.

ரண்டு சைடுலயும் ஃபுல்லா ட்ரீஸ்சா இருக்கு.

இங்க ஒரு மிஷின் வச்சிருக்காங்க அந்த மிஷின் வர்க் அயீட்டு இருக்கு.

அங்க நறைய பேர் நின்னு பாத்திட்டு இருக்காங்க.

இது ஒரு பியூட்டி பார்லர் அங்க ஹேர்கட் பண்ணிட்டு இருக்காங்க.

வெளிய ஒரு பைக் நிக்க வச்சிருக்காங்க.

இதுக்கு மேல மூணு ட்ரே இருக்கு.